இந்த பிக்சர்ல என்ன தெரியுதுன்னா இது ஒரு புக் ஸ்டோர் .

ஒரு ஃபிஃப்டி டூ சீட்ஸ் இருக்கு.

இந்த பிச்சர் என்ன குறிக்கிதுனா எல்லா ஒரு சர்சுல இருக்காங்க.

இந்தப் பிச்சர்ல என்ன இருக்குனா இது ஒரு கார்டன் .

இந்த பிச்சர்ல என்ன இருக்குனா இது ஒரு வாட்டர் ஃபால் .

இந்த பிச்சர்ல என்னா தெரியிதுனா ஒர் ரெண்டு பேரு ரோட்ல நடந்து போற மார்ருக்கு நெறைய மரம்லா சைட்டுல ரெண்டு மரம் சைட்டுல இருக்கு.

எல்லா இடத்துலியு தண்ணீ நின்னுட்ருக்கு சில எடத்துல குழி குழியா இருக்--

ஒருத்தர் ரன்னிங் ஓடிட்ருக்காங்க டம்புல்ஸ்லா இருக்கு.

ஆரஞ்ச்சு கலர் கிரீன் கலர் எள் ஒயிட் கலர்லலா டிஷ் இருக்--

பிச்சர்ல என்ன பாக்க போரோனா இது ஒரு ஏரியாவ குடிக்கிது எண்ட்ரன்ஸ்ல கேட்ருக்கு .

இந்த பிச்சர்ல என்ன தெரியுதுனா நெறைய பேர் ஹோலி கொண்டாடி இருக்காங்க.

இந்த பிச்சர்ல என்ன தெரியிதுன்னா இது ஒரு டிரஸ்சு கட.

சைட் ல சின்ன குழந்தைகளுக்கான டாப்ஸ் எல்லா இருக் --

இது ப்ளூ கலர் லைட்டால ஃபுல்லா ஃபில் அப் பண்ணியிருக்கா--

காட்ட போலவே வீட்டுக்கு பச்ச பெயிண்ட் அடிச்சு செரியா வெச்சிருக்கா--

பிச்சர்ல என்ன தெரியுதுன்னா இது ஒரு ரிவர் பார்க்கு நடந்து போறதுக்கு ஃபுட்ஸ்டெப்ஸ்லா இருக்கு போட்டிங் பன்றதுக்கு போட்ஸ் இருக்கு.

நெறையா வேலையாட்கள் இருக்காங்க அதுக்குன்டான மணல்லா கொட்டிருக்.

ரைட் சைடுல செடியா மரங்களாவு இருக்.

இங்க ஒரு க ஒரு பில்டிங் மேல இருக்காங்க எல்லா யோகா பண்ணிட்ருக்கா--

எண்ட்ரன்ஸ் இருக்கு. சுத்தி ஜன்னல்ருக்கு. ஏ_சி இருக்கு.

அ முன்னாடியே கார் பார்க் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி கார்டன்ட்ரு --

ஒரு க ஸ்பேஸ் இருக்கு அதுலயு பூக்களு வெச்சுருக்காங்க ஊஞ்சலு வெச்சுருக்காங்க.

இந்த பிச்சர்ல என்னா தெரியுதுன்னா இது ஒரு ஹோட்டல் ஹோட்டல் பேரு வந்து ஹோட்டல் கேட் வே கர்நாடகா.

அதுவு கீழ பார்க்கிங் இதுவு ரெடி பண்ணிருக்காங்க சோ லைட் செட்டப்ஸ் நல்லாருக்.

இந்த பிச்சர்ல என்னா தெரியிதுன்னா ஒரு சிங்கிள் பெட் ஒன்னுருக்--

டூ வீலர்ல ரெண்டு பேர் நின்னு பாக்கறாங்க ஒரு ரெட் கலர் காரு --

இரும்பால செஞ்சதெல்லா வெச்சிருக்காங்க. அத தர மேல வெச்சிருக்காங்க.

கீழ ஃபுளோ ஃப்ளோர்ல கார்டு வச்சுருக்காங்க.

இந்த பிச்சர்ல என்ன பாக்க போறோன்னா. இது ஒரு பூ விக்கற எடத்த குறிக்குது இதுல ந ஒரு ஏழு எட்டு பேர் பூ வித்துட்ருக்காங்க.

வீட்டு முன்னாடி கார்டன்னு இருக்கு கார்டன்ல நெறைய கிரீன் கிராஸ் எல்லா இருக்கு பூந்தொட்டியு வெச்சிருக்காங்க.

இங்க மளிக பொருள் வாங்குறாங்க ஒருத்தர் வந்து சேல் பண்றாங்க.

இந்த பிச்சர் என்ன தெரியினா வீட்டு மொட்ட மாடில யோகா பண்றாங்க.

ஒரு பில்டிங் நெறைய பில்டிங் இருக்கு.

சுத்தி காரு இருக்கு மரங்களாவு இருக்--.

வானோ ரொம்ப வெளிச்சமாருக்கு நீளமா இருக்கு ஒரு சைக்கிள் இருக்கு.

இந்த பிக்சர் என்ன குறிக்குதுனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்ல ஒருத்தர் வேல செய்யற மாரி இரு.